இன்னொரு சைடுல ஒரு பார் இருக்குது.

இதுல ஒரு டேபிள் இருக்கு.

ஸ்கை மொபைல்ஸ் அப்படிங்கற கடைக்கு நேரா ஒரு பெரிய அம்பர்லா இருக்குது.

சோஃபால மூணு பேர் உக்காந்திருகாங்க.

இதுல நறைய கிளாஸ் எல்லாம் கமத்தி வச்சிருக்காங்க.

இதுல ஒரு கிரீன் கலர் கிட்டார் அதுல தொங்குது.

இந்த பக்கத்திலேயே குட்டியா மாடலா ஒரு ஸ்டூல் இருக்குது.

இது ஒரு பங்ஷன் நடக்க கூடிய ஒரு ஏரியா .

இந்த பாலத்துல நெறிய வண்டி எல்லாம் பேயிட்டே இருக்குது.

இது ஒரு அழகான கார்டன் .

இந்த கார்டன்ல இன்டெர்லாக் தர போட்ருக்காங்க.

ஏ_டி_எம்க்கு முன்னாடி கொஞ்ஜோ ஒயிட் கலர் பேப்பர்லா கீழ கெடக்குது.

இதுல ஒரு பல்பு இருக்குது.

இதுல ஒரு பிரிட்ஜ் தெரியுது.

இந்த கோயிலுக்கு மேல டெக்கரேஷன் பண்ணி இருக்காங்க.

எல்லாரும் கோயில பாத்து நிக்காம அதுக்கு ஆப்போசிட் சைடுல நிக்கறாங்க.

இது ஒரு விளையாட்டு பூங்கா மாதிரி இருக்குது.

இதுல சர்க்கஸ் ஊஞ்சல் எல்லாம் வச்சிருக்காங்க.

இத சுத்தி நிறைய வீடுகளு இருக்குது.

டார்க் ப்ளூ கலர்ல ஒரு காரும் நிக்குது.

இது ஒரு ஓர்சாப் கடை.

அந்த சீட்க்கு மேல ஸ்கோர் ஷேப்ல கட் பண்ணிருக்காங்க.

அத பக்கத்துல எல்லாம் றெறைய மரம் இருக்குது.